ஹம் போன வருசமும் அப்படி தான் போன வருஷம் கொரானா இந்த வருஷம் ஓமைக்கிறானா? வருஷம் வருஷம் அடுத்த வருஷம் ல அதான் எடுத்த உடனே lockdown போட்டுட்டாங்களே

உங்க family members ட ஹம் இப்போ தான் சாப்பிட்டேன்.

இப்போ தான் கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்டு வர்றேன். இப்போ தான் ஆச்சு மார்ச் ten

சரி சொல்லுங்க உங்கள நம்புறேன். ஹம் கல்யாணத்துக்கு முன்ன சும்மா try பண்ணி பாத்துருக்கேன்.

யூ டுயூப் எல்லாம் பாத்தா ஒவ்வொரு பொருள் miss ஆகும் ஹம் இல்ல சமைக்கனுன்னு interest அ சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா வந்துரும். அதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு யாருகிட்டையாவது கேட்டுக்கணும் நல்லா சமைக்கிறவுங்க கிட்ட நீங்க ஒரு நாள் கூட அப்படி எதுவும் இல்ல. ஹம் இல்ல school படிச்சவுங்க மட்டும் BE படிக்கும் போது அப்போ தான் ஒன்னு தெரிஞ்சுகிட்டேன்.

ஹம் BE படிக்கும் போது என்னுடைய

பேசுனோம் அவ்வளவு தான் இப்போ எல்லாரும் குழந்தைக்கன்னு busy ஆயிட்டாங்க பாத்தா ஒரு hi அவ்வளவு தான்.

அதாவது பாத்துக்கலாம் இல்லன்னா இல்ல யாராவது work பண்றதயாவது பாப்போம்ல. உங்க பாத்துக்குவீங்களா hello இப்போ என்ன இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் marriage பண்ணுவோம். ஹம் தெரியல இப்போ ஹம் ஹம் ஹம்

ஹம் okay

ஒரு ரெண்டு time போனேன் அதுக்கு அப்புறம் போகல எனக்கு கோயிலுக்கு போறதுன்னா ரெம்ப பிடிக்கும் ஆ நா இப்போ போயி ஒரு இருபது வருஷம் கழிச்சு

கடைசியா எங்க ஊருக்கு election க்கு போயிட்டு வந்தேன் ஊருக்கு போகும் போது நாங்க dress எல்லாம் ட்ரெண்டியா purchase பண்ணுவோம். ஆ trends ல purchase பண்ணுவோம் இல்லன்னா விழுப்புரம், அப்படிஎல்லாம் இல்ல ஒரு சில time offer இருக்கும் நம்ம select பண்றதுல தான இருக்கு kurtis எல்லாம் thousand தான் open பண்ணி பாத்து எடுத்தா அதுயெல்லாம் கம்மி தான் ஆ எனக்கு saree எல்லாம் wear பண்ணதே இல்ல இப்போ marriage க்கு அப்புறம் தான் wear பண்றேன் அப்படியெல்லாம் எனக்கு யாராவது wear பண்ணி விடணும் பழக்கம் இல்ல எப்பவுமே chudithar லயே இருந்தாச்சு ஆனா அந்த occasion நாட்களில saree தான்

suppose இந்த மண்டபத்துல ரெம்ப படிக்கட்டு எல்லாம் இருபது படிக்கட்டு இருக்கும் இல்ல மண்டபத்துல lift இருக்காது அப்படிங்கும் போது சேரி கட்டிக்கிட்டு நடக்கவே முடியாது அதனால சுடிதார் தான் best

உம் சில time function ன்ன போதும்

உம் உம் உம் ஹம் இல்ல இப்போ தான் start பண்ணி இருக்கேன் இப்போ ஒரு மாசம் தான் ஆகுது. ஆ இதுவே ஹம் அப்படி ஏதாவது doubt ன்னா உங்ககிட்ட கேட்டுக்கலாம் ஏன்னா four month ஆச்சுல

ஹம் ஹம் ஹம் உம்

சில doubt எல்லாம் வரும் எப்படி என்ன பண்றதுன்னு தெரில அப்படின்னுட்டு

ஹம் ஆனா அடிக்கடி warning வேற வந்துருது அது தான் என்ன பண்றதுன்னு தெரில

நீங்க எப்படி ஆபீஸ் போறதா இருக்கீங்களா இல்ல வீட்டுல இருக்கறதுனால ஹம் உம் ஹம்

உங்களுக்கு இந்த மூணு பொண்ணு தான உங்களுக்கு

ஹம் ஹம் ஹம் ஓகோ அப்போ உங்களுக்கு நெறைய chance கிடைச்சிருக்கு ஓ ஹம்

ஆமா ஆபீஸ் போன லீவ் போடணும் கேப் கிடைக்கிறப்ப எல்லாம் இத முடிச்சுட்டு போயிறலாம்

இல்ல எனக்கு ரெண்டு அக்கா இவங்க ஒருத்தங்க மட்டும் தான். ரெண்டு பேரு

பொங்கலுக்கு purchase எல்லாம் போகலையா?

festival லு அப்டினா வந்து போய் dress எடுத்துட்டு இருப்போம். ஆனா இப்போ எல்லாம்

ம் ஓ நீங்களே சேரி wear பன்னிபிங்களா?

function வந்து எப்பையாச்ச்சும் ஒரு தடவதான் வரும் ம் so அதனாலா grand ஆ நம்ம ஆ

ஓ அப்டியா சரி இங்கயும் அப்டித்தான் அங்க எல்லாம் அப்டி எல்லாம் இல்லையா? இங்கயும் அப்டிதான் okay okay சாரிதான் கட்டிட்டு போகணும். ம் கஷ்டமா இருக்கம்

இல்ல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஊருல? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஊருல ஒரு அக்கா இங்க பக்கத்துலையே இருக்காங்க ஒரு அக்கா பாண்டிசேரி ம் இன்னொருத்தங்க விலுபுரத்துல இருக்காங்க. ஒரு அக்கா திருவண்ணா மலை பக்கத்துல இருக்காங்க. okay பாப்பாவும் தம்பியும் பக்கத்துல இருக்காங்க பாப்பா college ஓ அப்டியா தம்பி நீங்க எத்தனாவது நா நாலு நா நாலாவது பொண்ணு ஆ எல்லாம் marriage என்னோட முடிஞ்சிச்சு நாலு பேரு நாங்க marriage பண்ணிட்டோம் இன்னும் பாப்பாவும் தம்பியும் இருக்காங்க ம் late ஆகும். அவங்களா இன்னும் ஒரு அஞ்சி வருஷம் கழுச்சி பாத்துக்கலாம் அப்டிகிறங்க ஆ இவங்க எனக்கு ரெண்டு அண்ணா சேலம் தான் ஒருத்தங்க வீரபாண்டி ம் ஒருத்தவங்க வந்து சேலம் side எல்லாம் வந்த எங்க வீட்டு side வந்துட்டு போங்க ம் மழை ஊருக்கு போறது ம் சென்னைல ரொம்ப மழை எப்டி வந்து போவாங்க தெரியல இந்த covid கூட கொஞ்சம் எப்டி சொல்றது சாதரணம ஆகிட்டு ம் ஆனா இதுக்கு வந்து அப்டியே இருந்து இருந்தா தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா இது ஒரு திடிருன்னு ஒரு ஜுரம் வர மாரி அப்டின்னு அதுவும் நினச்சிருபங்க

அவங்க கிட்ட அவங்க எப்டி பெசுவங்கனு தெரியலையே ம் இப்போ இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் touch ஆகி இருக்கு ஆமா அவங்களுக்கு எல்லாம் எப்டி அவங்க நல்லா பேசுறாங்க ம்

ம் ஆ உம் ஆ உம் மட்டும் சொல்லுங்க ம் சரி சரி

ம் பரவ இல்ல அப்டி manage பண்றவங்களா இருந்த பரவ இல்ல

அப்டியா சரி சரி இப்போ இது மாரி எல்லாம் பேசலாமான்னு தெரியல ஆனா பேச சொல்றாங்க அப்புறம் என்ன பேசுறது personal லவும் பேச கூடதுன்னு சொல்லிருக்காங்க.

ம்ம் ம்ம் ம்ம்

சரி கேட்டு பாப்போம் இல்ல இப்போ வந்து நெறையா பேரு குடுத்துருகாங்க ஒவ்வொருத்தங்க கிட்டயும் ஒரு ஒரு topic பேசணுமா? இல்ல இதுவே தானா

இருந்தாலும் நா பதில் சொல்றேன் அதுக்கு தவுந்த மாதிரி இப்போ பேசுறது ஒரு சிலர் கிட்ட ம் எல்லொரும் இப்டியே அமைஞ்சிட்ட பரவ இல்ல ஆமா

ரொம்ப மோசம் என்ன பொண்ண கிடைக்காது இல்ல மாப்பிள்ளை தான் கிடைக்காது உங்களுக்கு என்ன

என்ன சில பேருக்கு வந்துட்டு நாப்பது வயசு வரைக்குமே பொண்ணு கிடைக்க மாட்டிக்குது ஆமா நாப்பது வயசுலயும் பொண்ணு இருக்கு முப்பது வயசுலயும் பொண்ணு இருக்கு ஆனா என்ன அவங்க aim பண்றங்கனா அவங்க என்ன salary வாங்குறங்களோ அதே மாப்பிளையும் வாங்கனும்னு நினைக்கிறாங்க அவங்க doctor படிச்சிருகாங்க டாக்டர் படிச்சிருக்கணும் அப்டிகிறங்க அதே மாரி அவங்களுக்கு வந்து நிறைய properties எல்லாம் இருக்கணும்

அதனால life போயிருது என்ன பண்றது இளமை போனால் திரும்ப வரது twenty eight

coffee சாப்ட்டுட்டு

சரி நானும் அதே தான். ஆமா. பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஒரு வருஷம் போனதே தெரியல. ஆமா, இன்னோ நாலு நாள்ல வந்துரும் என்ன. ஆஹ் ஒரு வருஷம் ஓடுறதே தெரியமடிங்கிது. என்னென்ன ஒரு வருஷத்துல ஆயிருக்கு. இத்தன exam எழுதி வச்சுருக்கேன், அத்தன class போயிருக்கேன். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போணே .

ஆஹ் சரி, சரி. சரி அடுத்து எப்பையாது போன்னைனா என்னையும் கூப்டு சரியா. வந்துச்சுனா சொல்லு, நான் வந்து வீட்டுல என்னானு கேட்டுட்டு அப்பறம் வந்து வேணும்னா சொல்றேன். Okay வ.

இந்த வருஷமா சுமாரா தான் போச்சு. போன வேகமே தெரியல.

ஆமா நல்லா தான் இருந்துச்சு. இது ஆனா வந்து எப்படி சொல்றது இதெல்லாம் hit ஆகுமா அப்டினு யோசிச்சுட்டு இருந்தது எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆஹ் Liger லாம் சுமார், ரொம்ப மொக்க அப்டி சொன்னாங்க. அதுக்கு பயங்கரமா build up குடுத்தாங்கள்ள. அதுல ஆஹ் எப்படி சொல்றது படத்துக்கு promotion மட்டும் அவளோ, அவளோ வந்துச்சு poster க்கு எல்லாம் அவளோ buildup பண்ணுச்சு, படத்துக்கு ஒன்னுமே இல்ல உப்புமா படம் மாதிரி இருந்ச்சு, வேற எந்த படம் உனக்கு புடிச்சுருந்துச்சு இந்த வருஷம்? உம் எனக்கு அதான் ரொம்ப புடிச்சுருந்துச்சு. ஆஹ் அது ரொம்ப reality அப்படியே இருந்துச்சு. Normal ஆ ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாம் அப்டியே இருந்துச்சு. சும்மா போய் heroism லாம் காட்டணும்னு சொல்லிட்டு அடிக்கிறது வைக்கிறதுலாம் கிடையாது. சண்டையே இல்லாம,

எது? ஆஹ் r r r இந்த வருஷம்தான் நினைக்குறேன் நானும் இந்த வருஷம்தான் பாத்தேன் அது நல்லா இருந்துச்சு. அதுல அந்த நட்பு song இருக்குல்ல அது செமையா இருக்கும். அதுல lyrics எல்லாம் கேட்ருக்கீயா பயங்கரமா இருக்கும் தெரியுமா படத்தோட கதைய அப்டியே சொன்னமாதிரி இருக்கும். அந்த scenes லாம் அப்டியே இருக்கும். அப்டியே match பண்ணிருப்பாங்க படத்தோட கதையே அப்டியே அந்த ஒரு song ல வந்துருக்கும். Notice பண்ணிருக்கியா? ஏய் அவங்க வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வெளிய வந்துரும் அத காப்பாத்துறதுக்கு தான் ரெண்டு பேரும் try பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம தொரத்தி அடிப்பான். அந்த scene லாம் பாத்துருக்கியா? அந்த பாட்டுல அந்த scene வரும்.

ஆஹ் நான் வந்து தனியா தான் பாப்பேன் எப்பயுமே. அதுனால வந்துட்டு ஒரு ஒரு dialogue உக்காந்து கேப்பேன். அதுனால வந்து நல்லா நியாபகம் இருக்கும். பாக்கணும்னு தோனுச்சுனா ஒரு scene கூட மிஸ் பண்ணாம பாத்துருவேன். அது நான் மட்டும் phone எடுத்துட்டு, head phone போட்டுட்டு நான் மட்டும் உக்காந்து கேட்டுட்டு இருப்பேன். வேற யாரும் பெருசா interest காட்ட மாட்டாங்க TV ல போட்டுவிட்டாலும் So நான்,

இல்ல அவங்களுக்கு இது பிடி இந்தமாதிரி பிடிக்கும் ஆனா சாப்பிடும்போது, அதுக்கப்பறம் சாப்பிட்டு தூங்கிருவாங்க. அந்தமாதிரி இருப்பாங்களா பெருசா படத்துல interest யே காட்டமாட்டாங்க. எனக்கு அப்டி இருக்க இதாகாதா. அதுனால நானே தனியா பாத்துப்பேன். நான் பாத்துட்டு ஒருவேலை அவங்க பாக்கணும் சொன்னாங்கன்னா TV ல போட்டுவிடுவேன்.